எல்லோ கலர் டி_ஷர்ட் போட்டு விலாடிட்டிருக்காங்க புல்லா ஷார்ட்ஸ் போட்டுதா விலாடிரங்க. ஷார்ட்ஸ் ஷூ .

இந்த பொண்ணுங்களும் பசங்களு ரெண்டு பேரு எல்லாருமே வந்து ஒயிட் கலர் துணிய போட்ருக்காங்க.

இதுல வந்து வந்து கிலாஸ்ஸால செஞ்சுருகியாங்க அத சுத்தி நெறயயா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிருக்கியாங்க.

மேல வந்து மாடல் எல்லா ஜம்முனு பண்ணிருக்காங்க. கீழ வந்து சேர்ஸ் எல்லா இருக்கு. அது கிட்ட ஒரு டி_வி இருக்கு.

ஒரு ஃபேன் இருக்கு டேபிள் ஃபேன் . அது மேல வந்து தொங்க போட்ருக்கு டேபிள் ஃபேன .

இன்னு வந்து வீட தேச்சு முடியல ஃபுல்லா .

பழைய பில்டிங்கா இருக்குனு நனைக்கிறேன் நறைய டோர்ஸ் இருக்கு ஜன்னல்ஸ் இருக்கு.

இது எதோ ஒரு டூரிஸ்ட் ஹோமு பெருசாவே இருக்கு.

இது ஏதோ பெட் ரூம் மாறி இருக்கு.

இங்க வந்து செடி எல்லா வளர்க்கற தொட்டி எல்லா இருக்கு.

ஒரு தாத்தா ஒரு பாட்டியும் இருக்கு தாத்தா வந்து வைட் ஷர்ட் போட்ருக்காரு.

இது வந்து ஸ்_ம் காலேஜ்னு சொல்லி ஒரு காலேஜ் இதுல நேரிய பேரு இருக்காங்க.

இந்த வாத்து கிட்ட எல்லா கல்லா இருக்கு அதுக்கு பிரண்ட்லயே வந்துட்டு ஒரு ஏரி மாரி இருக்கு.